நிறைய கடை எல்லாம் இருக்கு. ஒரு கடையில சைடுல தாலு வெட்டி வச்சிருக்காங்க. மேல சீட்டு போட்டு இருக்காங்க.

பக்கத்துல மரத்துல செஞ்ச பெஞ்சு டேபிள்லாம் இருக்கு.

பக்கத்துல ஆரஞ்சு கலர் மாலை கொஞ்ச தொங்க வுட்ருகாங்க அதுக்கு பக்கத்துல கலர் கலரா பூ தொங்குது.

சின்ன ரோடு இருக்கு அந்த சைடு இந்த சைடு பூச்செடி வாழ மரம் மரல எல்லாம் இருக்கு.

ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்கு. ஹெச்_பி னு ப்ளூ கலர் போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க. சுத்தி தென்ன மரமா இருக்கு.

கடைக்குள்ள ஷேல்ப்ல கொன்ஜோ பொருள்ளெல்லா அடிக்கி வச்சிருக்காங்க அந்த சைடு ஒரு லேடி உக்காந்திருக்காங்க.

கபோடுக்குள்ள நெறய பொருலெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அது பக்கத்துல ஒரு சேர் இருக்கு.

மொபைல் கடைக்கு மேல ஜெயம் மொபைல்ஸ்ன்னு எல்லோ கலர் போர்ட் இருக்கு பக்கத்துல ஒரு சின்ன டயலர் கட இருக்கு அது பக்கத்துல ஒரு ஸ்கூட்டி நிக்கி.

தி சீட் வச்சு அடச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள கிளாஸ் வச்சு அடிச்சு ஒரு ரூம் மாதிரி இருக்கு.

மேல நெறைய பேன் தொங்குது மேல வைட் கலர் லைட் எரியுது ஒரு ஆள் நிக்காங்க அந்த ஆள் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு டேபிள் கிரீன் கலர்ல இருக்கு.